நெறைய பாய்ஸ் தான் வெளிய வந்து கியூ கியூவா நிக்குறாவ.

இந்த ரூம்ல மூணு ஷட்டர் இருக்கு அந்த மூணு ஷட்டருமே ஓபன்ல இருக்கு.

நெறையா பில்டிங் புல்லா ஒயிட்டா இருக்கு.

பில்லர் போட்டு நெறைய பில்லர் போட்டு வச்சிருக்காங்க கான்கிரீட் போடாம.

மேல ஒரு ஏ_சி வச்சிருக்காங்க.

இது வந்து நாகர்கோயில் டாட்டூ ஸ்டூடியோன்னு ஒரு கடையு இருக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு கேட் இருக்கு அந்த கேட் வந்து பூட்டி போட்டுருக்கு.

அப்ரோ யாறி போறதுக்கு கொஞ்சம் படி இருக்கு.

நெறைய லைட் வந்து பத்துது.

ரெண்டு மூணு மரோ வேற உள்ள இருக்கு இதுல மாங்கா மரோ இருக்கு அப்புறம் சின்ன சின்ன செடிகதா நிறைய இருக்கு.

மழ பெஞ்சி தண்ணியெல்லாம் ரோட்ல நெறய இருக்கு.

அப்புறம் இது ஒரு ப்ளே கிரவுண்ட் போல இருக்.

இங்க பிஸ்கட்டு டாய் ஜுஸ் போன்ற எல்லாமே ராக்ல வந்து அடுகடுக்கா எல்லா செக்ஷன் செக்ஷானா அடுக்கி வச்சிருக்காங்க.

மேல வந்து நறைய பலூன் தொங்க போட்ருக்காங்க எல்லோ கலர் .

இந்த கடை வந்து ஓபன்ல இருக்கு. இந்த கடைககுள்ள வந்து நெறைய பேர் வெயிட் பண்றாங்க.

இதுல வந்து ஒரு ஆளு தலைல சட்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஆளு வந்து கைல சட்டி வச்சிருக்காங்க.

அதுல ஒன்னு கவருக்குள்ள வச்சிருக்காங்க அப்புறம் இதுல வந்து ஸ்விட்ச் போர்டு இருக்கு.

அங்க பலூன் கட்டி இருக்காங்க.

இது வந்து ருத்ரா டயக்னெஸ்டிக் சென்டர் .

கூட்டி வந்து வைட் கலர்ல இருக்க அப்ரோ இந்த இடத்துல வந்து அவங்க பேனர்தா சுத்தி போட்டுருக்காங்க.

அப்புறொ இந்த நைட்டு நேரஎடுத்ததுனால உள்ள வந்து நெறைய லைட் போட்டு இருக்காங்க.

யெல்லோ கலர்ல ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கு.

உள்ள வந்து ஒரு ஆள் நிக்கிறாங்க அவங்க வந்து டார்க் ப்ளூ கலர் ஒரு ஃபேன்ட் போட்டுருக்காங்க.

இந்த இட ரூம பாக்கும்போது ஒரு ஹோட்டல் மாதிரி தெரியுது.

இதுல வந்து பைப்பு கீழ இருந்து மேல போகுது.

மேல வந்து டாடா சை ஸ்கை ஒன்னு இருக்கு.

சைடுல ஒரு ஸ்கூட்டி ஒரு அக்கா வந்து மாஸ்க் போட்டுட்டு போறாங்க.

இத பாக்கும்போது ஒரு பார்க்க மாரி தெரியுது. இந்த பார்க்கில சுத்தி நிறைய பேம்போ ட்ரீஸ் வந்து இருக்கு.

ம் வந்து நெறைய கம்பி வந்து நெட்டமா வச்சு அதுல வந்து லைட் வச்சிருக்காங்க.

இதுல வந்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க.